ஹோட்டல உக்காந்து நெறைய பேமிலி சாப்டுட்ருக்காங்க.

சேர்ஸ்லா கிரீன் ரெட் அண் எல்லோ கலர்ல இருக்கு.

குண்டா குள்ள சமையல் பண்ண யூஸ் பண்றதுக்கான அந்த கரண்டில்லா வெச்சிருக்காங்க.

மேல லக்ஷ்மி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரன் இன்னொரு போர்டு .

கிரில் கேட்ஸ் போட்டு மூட பட்டு இருக்கு.

ஜிம்ல நறியா ஒர்கவுட் மிஷின்ஸ் இருக்கு.

இந்த டெரஸ்ல நெறைய பேர் நின்னு யோகா மேட் போட்டு யோகா பண்ட்ருக்காங்க.

இது ஒரு சில்வர் ஷாப்பு .

மரத்துல ஒரு குட்டி பைய எல்லோ ஷர்ட் ப்ளாக் பேன்ட் ரெட் ஷூஸ் போட்டு நிக்கறா.

பங்க்ஷன் ஏரியாவ பூக்கள்னால கொஞ்சோ டெகரேட் பன்னப்பற்றுக்கு.

நறிய விதமான ஃப்ரூட்ஸ் ஒரு பாஸ்கெட் குள்ள போட்டு விக்கற மாதிரி இருக்கு.

ரெண்டு மூணு ஷேல்ஃப்ஸ் இருக்கு ஒரு ட்ராயர் தெரியிது.

ஃபேக்ட்ரில மேனிஃபேக்சர் பண்ண பொருள்லா கீழ போட்ருக்காங்க.

மேல ஏறி வர்துக்கான ஸ்டப்ஸ் ஸ்டெப்ஸ் தெரியுது.

ஒரு பொட்டேட்டோ ரிசர்ச் சென்டர் .

ஒரு ஜிம்மு அந்த ஜிம் குள்ள ரெண்டு பேர் செல்ஃபி எடுக்குறாங்க.

அதுல ரெண்டு பேர் டைவ் அடிக்கிற மாரி இருக்கு.

கிளவுட்ஸ் ரொம்ப ரெயின் வர மாரி இருக்கு.

இது ஒரு ஸ்கூலு ட்ரவுண் மாரி இருக்கு.

ரெண்டு பேரு உக்காந்து ஃபோன் பாத்துட்ருக்காங்க.

உள்பக்கத்துல இன்னு கொஞ்ஜோ மரோ இருக்கு.

வெளிய சுத்தி நறையா ட்ரீஸ் இருக்குற மாதிரி இருக்கு.

ஒரு ரெட் கலர்ல ஒரு காபோட் மாரி இருக்கு.

ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ நிக்குது.

இந்த ஏரி முன்னாடி ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்கு.

முன்னாடி நிக்கிறவரு தண்ணிய வெ வெடிக்க பாக்--